அடிப்படை அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயல்பாடுகளை பார்க்கலாம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் ஆனது அஸ்டெரிஸ்க் ஆகவும் வகுத்தல் ஆனது பார்வார்ட் ஸ்லாஷ் ஆகவும் எழுதப்படுகின்றன 2 வேரியபிள் கள் உள்ளன நும்1 எனும் வேரியபிள் ஐ உருவாக்கி மதிப்பு 10 ஆகவும் அவ்வாறே நும்2 க்கு2 ஆகவும் சேமிக்கிறேன்
இவை தசம மதிப்பு இல்லாமல் இன்டிஜர் எண்களாக உள்ளன இப்போது நும்1 மற்றும் நும்2 ஐ கூட்ட போவதாக வைத்து கொள்வோம் நும்1 ன் மதிப்பை num2வுடன் கூட்ட எச்சோ செய்கிறேன் பரிசோதித்து பார்க்கலாம் அது 12
10 மற்றும் 2
நும்1 மற்றும் நும்2
அதாவது 10 மற்றும் 2 கூட்டப்படும் பொழுது விடை 12
கழித்தல் பற்றி பார்க்கலாம்
அங்கு கழித்தல் குறியால் இடமாற்றம் செய்வோம்
ரிஃப்ரெஷ் பண்ண பின் அது 8 ஆக இருக்கும் பெருக்கலை பற்றி பார்க்கலாம்
10 முறைகள் 2 ஆனது 20
எனவே 20 கிடைத்துள்ளது
அடுத்து 10 ஐ 2 ஆல் வகுப்பதால் கிடைப்பது
10 இல் பாதி அதாவது 5
தற்பொழுது என்ன செய்யலாம்
இதன் இறுதியில் ஏதாவதொன்றை சேர்க்கலாம் அதாவது இதனை நும்2 ஆல் வகுக்கலாம் இந்த செயல்பாடு என்ன செய்யும் எனப் பார்த்தால் நும்1 மற்றும் num2வை கூட்டுவதால் கிடைக்கும் 12 ஆனது 2 ஆல் வகுக்கப்படும் எனவே 12 ஆனது 2 ஆல் வகுக்க
கிடைப்பது 6
உண்மையில் இது செய்வதை பார்த்தால்
நும்2 ஆனது num2ஆலேயே வகுக்கப்பட்டு
1 கிடைத்துவிடுகிறது
பிறகு இந்த 1ஆனது நும்1 வுடன் கூட்டப்படுகிறது
இதனால் 6க்கு பதிலாக 11 நமக்கு கிடைத்துவிடும் இதற்கு காரணம்
எப்போதும் வகுத்தல் குறியானது கூட்டல் குறிக்கு முன் செயல்படும்
இப்படியே பெருக்கல் குறியும்
இதனை சரி செய்ய
அடைப்பு குறியை சேர்க்க வேண்டும் இந்த அடைப்புக் குறி சொல்வது
முதலில் இதற்குள் இருக்கும் செயல்பாட்டை எடுத்துக்கொண்டு அதனை செய்து முடித்த பின் வகுத்தலை தொடர்
அப்படி தொடரப்படும் போது அது இன்டிஜர் ஆகவோ அல்லது வேரியபிள் ஆகவோ இருக்கலாம்
இப்பொழுது இது என்ன செய்யும் என்றால் நும்1 மற்றும் நும்2 அதாவது 10 மற்றும் 2 ஐ கூட்டுவதால் கிடைக்கும் 12
2 ஆல் வகுபடும் போது 6 கிடைக்கும்
ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தால் அது சரியாக நடந்திருக்கிறது
இவைதான்
எளிதாக பயன்படுத்தக்கூடிய
அடிப்படை கணித ஆப்பரேட்டர்ஸ் நீங்கள் அணுகும் எவ்வித கணக்குகளையும் எப்போதும் ஒரு துணை கொண்டு அவை சரியாக கணக்கிடப்பட்டுள்ளதா என சரி பார்க்கவும் இதுபோன்ற சிலவற்றை விரைவில் காண்போம் இன்கிரிமெண்ட் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் பற்றி கற்க உள்ளோம்
இது மதிப்பை 1 ஆல் அதிகரிக்கும்
இதனை சிறிது நேரத்திற்கு பின்பு பயன்படுத்தி பார்க்கலாம் இவற்றை பழகிப்பார்த்து நன்றாக கற்றுள்ளீர்களா என உறுதி செய்க இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் நித்யா